இருக்குற எதோ ஒரு தலைவர்க்கு நினைவு செலுத்தும் ஒரு நிகழ்ச்சி.

கேன் இருக்கு மஞ்ச சட்ட போட்ட ஒரு லேடி க்யூல நின்னுட்ருக்காங்க.

இதுல இன்னொரு கண்ணாடி இருக்கு அந்த கண்ணாடில எதிர் பக்கோ இருக்க சேர் ஓட ரிஃப்ளக்சன் தெரியிது.

இந்த எடம் ஒரு தடுப்பணைலிருந்து தண்ணி வழிஞ்சு ஓடிவர எடோ.

கீழ தண்ணி பச்ச கலர்ல இருக்கு.

டைக்கு ரெண்டு பக்கமு செவப்பு கலர்ல ரெண்டு படிக்கட்டுகள் இருக்கு தரை முழுக்க செவப்பு கலரா இருக்கு.

மஞ்ச கலர்ல ஒரு சார்ட்டு ரோஸ் கலர்ல ஒரு சார்ட்டு வெள்ள கலர்ல ஒரு சார்ட்டு ஒட்டிருக்காங்க.

இது வந்து கிளப் ரோட்ல இருக்கு.

இங்க ஏதோ ஒரு கல நிகழ்ச்சிய குறிப்பிடும் விதமா ஒரு செல வெச்சுருக்காங்க அத சுத்தித் தடுப்பு கட்டிருக்காங்க.

மேல பெருசா புல்வெளிகள் எதுவு இல்ல.

போடு வந்து மாயா பஜார்னு வச்சிருக்கு.

சட்ட போட்ட ஒருத்தர் மீன் வாங்க வந்துருக்காரு.

புல் தரைக்கூ சாலைக்கூ நடுவுல ஒரு தடுப்பு இருக்கு.

அவங்களுக்கு பின்னாடி பூவுல யானை போல உருவோ இரு--

ஓரத்துல ஒரு சோஃபாவு அதுக்கு எதிர டீப்பாயு வெச்சிருக்காங்க.

ரைட் சைடுல ஒரு சின்ன டைனிங் டேபிள் .

அத சுத்தி நாலு நூலால சுத்தப்பட்ட சேர் இருக்கு.

அப்பறோ பின்னாடி ஒரு கண்ணாடி ஜன்னல் இருக்கு.

முன்னாடி டி_ஜெ ஸ்டெப்ல மொத்தோ நாலு பேரு நின்னுட்ருக்காங்க.

தூரத்துல ஒரு மஞ்ச கலர் லைட்ருக்கு .

பின்னாடி செவத்துல சிவப்பு கலர் பெயிண்ட் அடிச்சுருக்கு அதுக்கு நடுவுல சிவப்பு வெள்ளை அப்பற ரோஸ் கலர்ல கல்லு பதிச்சுருக்காங்க.

எதோ டவுன்னு சொல்லி இதுக்கு போர்டு வச்சிருக்காங்க.

அதுக்கு பின்னாடி நெறைய வீடுகள் தெரியுது.

இங் தூரத்துல ஒரு மல தெரியிது.

ரைட் சைடுல எக்சசைஸ் பால் இருக்கு.

முதல் மாடியில நெறைய அறைகளு வரண்டாவு இருக்கு.

சைட்ல நோ என்ட்ரின்னு எழுதி வச்சுருக்காங்க.

பைலட் அப்படின்னு எழுதி இருக்க எடத்துல ஒருத்தர் உக்கார போறாரு.

பின்னாடி ஒரு வாழ மரமு வேற நாலஞ்சு மரங்களு இருக்கு.

அரசு பள்ளி மாணவர்கள்லா ரோட்டோரமா எதோ கிளீன் பண்ணிட்ருக்காங்க.

அலுவலகத்துக்கு பின்னாடி ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கு.

இதுல பூவால அலங்காரம் பண்ணிருக்காங்க.

வரிசையா வெள்ள கலர் தூண்கள் இருக்கு.

வலது பக்கோ நாலு பேர் நடந்து போயிட்ருக்காங்க.

அதுக்கு பின்னாடி ராணுவ வீரர்கள் ரெண்டு பேர் நிக்கற மாரி ஒரு செலைய செவுத்துல ஒட்டி வெச்சுருக்காங்க.

பூக்களுக்கு பின்னாடி இருக்குற மதில் சுவருக்கு மேல ரோஸ் கலர்ல நெறைய பூக்கள் இருக்கு.

இதுல இருக்கெ இல்ல பின்னாடி டயர் இருக்கு ரெண்டு பக்கோ பிஸ்டல் இருக்கு.

கலர்ல ஒரு கேட்ருக்கு அதுக்கடுத்து ரெண்டாவது லெவல் கேட் கருப்பு கலர்ல இருக்கு.

அதுக்குப் பின்னாடி வெள்ள கலர்ல அரண்மனை மாதிரி இருக்குற பில்டிங் தா அர சட்ட சபை.

இதுல ஒரு மண் பாதைல ஒருத்தர் ராயல் என்ஃபீல்டு வண்டி ஓட்டிகிட்டு வராரு.